ஒரு சின்டெக்ஸ் டேங்க் இருக்கு.

நிறைய பிளாஸ்டிக் பாட்டில்ல திங்ஸ் இருக்--

மேல ஷீட்டு போட்ட ரூஃபு இருக்கு.

இதுல நெறைய தம்பெல்ஸ் இருக்கு.

இது ஒரு கோயில் இந்தக் கோயில்ல ஒரு தட்டுல நிறைய இது பண்ணி வச்சிருக்காங்க ஒரு ரெட் கலர் துணி தொங்குது.

ரெண்டு என்ட்ரன்ஸ்ல கிளாஸ் போட்ட டோர் இருக்கு.

ஒயிட் கலர் லைட் போட்டு இருக்காங்க.

நெறைய பாறைய ஒடச்சு எடுத்துருக்காங்க. மேல வானம் ப்ளூ கலர்ல இருக்கு.

ஒரு ஆளு கீபோர்ட் போடுட்டு இருக்காரு ஒரு ஆளூ கிட்டார் வாசுத்--

வைட் கலர்ல ஷால் தொங்கவிட்டுருக்காங்க.

மேல ஆரஞ்சு கலர் ஸ்கிரீன் போட்டருக்காங்--

இது ஒரு துணி கட.

ஒரு ஃபேன் இருக்கு ஒரு ஸ்டூல் இருக்கு ஒரு லைட் இருக்கு.